ஜாவா ல் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இதில் கற்கப்போவது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் என்றால் என்ன கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் செய்தல் இங்கு நாம் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 1110 ஜேடிகே 16 எக்லிப்ஸ் 370 இந்த டியூட்டோரியல் ஐ தொடர எக்லிப்ஸ் பயன்படுத்தி ஜாவா ல் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் உருவாக்க தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல் ஐ எங்கள் வலைத்தளத்தில் காணவும் httpwwwspoken tutorialஆர்க் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் என்றால் என்ன
பல constructorகளை ஒரு classக்கு டிஃபைன் செய்க
parameterகளின் வகை அல்லது எண்ணிக்கையில் அவை வேறுபடவேண்டும்
கன்ஸ்ட்ரக்டர் ஐ ஓவர்லோட் செய்வதைக் காண்போம்
எக்லிப்ஸ் ல் இரு variableகள் மற்றும் ஒரு மெத்தோட் உடன் ஸ்டூடென்ட் கிளாஸ் ஐ உருவாக்கியுள்ளேன்
முதலில் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஐ உருவாக்குவோம் எழுதுக ஸ்டூடென்ட் parenthesesனுள் இன்ட் நம்பர் காமா ஸ்ட்ரிங் the name
கர்லி bracketகளினுள் எழுதுக roll number இஸ் எக்குவல் டோ நம்பர்
பின் நேம் இஸ் எக்குவல் டோ the name இரு parameterகளுடன் கன்ஸ்ட்ரக்டர் வைத்துள்ளோம்
இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஐ கால் செய்வோம்
மெயின் மெத்தோட் ல் எழுதுக நியூ ஸ்டூடென்ட் பேரெந்தீசஸ் சேமி கோலோன் ஒரு பிழையைப் பார்க்கிறோம் இது கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டூடென்ட் இஸ் அன்டிஃபைண்ட் என்கிறது
ஏனெனில் இரு Parameterகளுடன் கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் செய்துள்ளோம்
ஆனால் parameterகள் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டர் ஐ கால் செய்கிறோம் எனவே ஆர்குமென்ட்ஸ் ஐ அனுப்ப வேண்டும்
parenthesesனுள் எழுதுக 22 காமா இரட்டை மேற்கோள்களில் ராம்
பிழை தீர்க்கப்பட்டதைக் காண்கிறோம் மெத்தோட் ஐ கால் செய்வோம்
நியூ க்கு முன் எழுதுக ஸ்டூடென்ட் ஸ் இஸ் எக்குவல் டோ ஆப்ஜெக்ட் ஸ் ஐ பயன்படுத்தி மெத்தோட் studentDetail ஐ கால் செய்வோம் புரோகிராம் ஐ சேமித்து இயக்கவும் காணும் வெளியீடு 22 மற்றும் ராம்
இப்போது பாராமீட்டர் இல்லாத கன்ஸ்ட்ரக்டர் ஐ டிஃபைன் செய்வோம்
எழுதுக ஸ்டூடென்ட் பேரெந்தீசஸ்
கர்லி bracketகளினுள் roll number இஸ் எக்குவல் டோ 0
பின் நேம் இஸ் எக்குவல் டோ இரட்டைமேற்கோள்களில்hypen
அதாவது பெயர் இல்லை பாராமீட்டர் இல்லாத கன்ஸ்ட்ரக்டர் ஐ கால் செய்வோம் எழுதுக ஸ்டூடென்ட் ஸ்1 இஸ் எக்குவல் டோ நியூ ஸ்டூடென்ட் பேரெந்தீசஸ் செமிகோலன்
பாராமீட்டர் இல்லாமல் constructorஐ டிஃபைன் செய்துள்ளதால் இச்சமயம் பிழை இல்லை பின் ஸ்1 டாட் ஸ்டூடன்ட்டெட்டைல்
புரோகிராம் ஐ சேமித்து இயக்குவோம்
காணும் வெளியீடு செரோ மற்றும் டாஷ்
டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் செய்யப்படுகிறது
இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்
வெவ்வேறு parameterகளுடன் இரு constructorகளை வைத்துள்ளோம் இரு கன்ஸ்ட்ரக்டர் களும் ஒரே பெயரில் உள்ளன எனவே பாராமீட்டர் ன் எண்ணிக்கை மற்றும் வகையை பொருத்து கன்ஸ்ட்ரக்டர் அழைக்கப்படுகிறது
கன்ஸ்ட்ரக்டர் overloadingன் நன்மைகளைப் பார்ப்போம்
இரு parameterகளுடன் உள்ள கன்ஸ்ட்ரக்டர் ஐ அழைக்கிறோம் எனில்
டைப் செய்க ஸ்டூடென்ட் s3 நியூ Student parenthesesனுள் நேம் argumentஐ முதலிலும் ரோல் numberஐ பின்னரும் தருகிறேன் எனில் நடப்பதைக் காண்போம்
இரட்டை மேற்கோள்களில்Raju காமா 45 தே கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டூடென்ட் வித் தே பாராமீட்டர் ஸ்ட்ரிங் காமா இன்ட் இஸ் அன்டிஃபைண்ட்
என்னும் பிழையைப் பார்க்கிறோம் எனவே கன்ஸ்ட்ரக்டர் ஐ டிஃபைன் செய்வோம்
எழுதுக ஸ்டூடென்ட் parenthesesனுள் ஸ்ட்ரிங் the name காமா இன்ட் r no எனவே இங்கே முதல் பாராமீட்டர் ஸ்ட்ரிங் மற்றும் இரண்டாம் பாராமீட்டர் இன்ட் பின் கர்லி bracketகளினுள் roll number இஸ் எக்குவல் டோ r no
பின் நேம் இஸ் எக்குவல் டோ the name
programஐ சேமிப்போம்
பிழை தீர்க்கப்பட்டதைக் காண்க மெத்தோட் ஐ கால் செய்வோம்
எனவே ஸ்3 டாட் ஸ்டூடன்ட்டெட்டைல்
புரோகிராம் ஐ சேமித்து இயக்குவோம் காணும் வெளியீடு 45 மற்றும் ராஜு எனவே கன்ஸ்ட்ரக்டர் ஐ கால் செய்யும்போது நாம் அனுப்பும் பாராமீட்டர்ஸ் பற்றி கவலைப்படத்தேவையில்லை
ஏனெனில் வெவ்வேறு Parameterகளுடன் பல constructorஐ டிஃபைன் செய்துள்ளோம்
எனவே சரியான கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் செய்யப்படுகிறது ஒரே ஒரு parameterஐ அதாவது ரோல் numberஐ ஏற்கும் கன்ஸ்ட்ரக்டர் ஐ டிஃபைன் செய்யலாம்
எனவே எழுதுக ஸ்டூடென்ட் parenthesesனுள் இன்ட் நும்
கர்லி bracketகளினுள் roll number இஸ் எக்வால்ட்டோ நும்
பின் நேம் இஸ் எக்குவல் டோ நோ நேம்
இந்த constructorஐ கால் செய்வோம் எழுதுக ஸ்டூடென்ட் ஸ்4 இஸ் எக்வால்ட்டோ நியூ ஸ்டூடென்ட் இம்முறை ஒரு ஆர்குமென்ட் ஐ அனுப்புவோம்
61 ஐ அனுப்புவோம் பின் ஸ்4 டாட் ஸ்டூடன்ட்டெட்டைல் புரோகிராம் ஐ சேமித்து இயக்கவும் வெளியீட்டில் நாம் காண்பது ரோல் நம்பர் ஆக 61 மற்றும் நேம் ஆக நோ நேம்
பார்ப்பது போல புதியது இயக்கப்படும்போது சரியான ஓவர்லோடெட் கன்ஸ்ட்ரக்டர்கால் செய்யப்படுகிறது சரியான constructorக்கு குறிப்பிடப்பட்ட parameterகளின் அடிப்படையில் ஓவர்லோட் செய்யப்படுகிறது
இவ்வாறு கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் செய்யப்படுகிறது இதில் நாம் கற்றது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்
கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் செய்தல் மற்றும் கன்ஸ்ட்ரக்டர் overloadingன் பயன் சுய பரிசோதனையாக கிளாஸ் Employeeக்கு பல constructorகளை உருவாக்கி அவற்றை ஓவர்லோட் செய்க
மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது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
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு 1 இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது தமிழாக்கம் பிரியா